ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா சாஹிப் எட்டாவது குருவாக அக்டோபர் ஆறு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்னில் இறந்தார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐந்து வயது இது தெரியவந்ததும் குரு சாஹிப்க்கு எதிராக சதி திட்டம் தீட்ட தொடங்கினார் அவர் என்ன செய்தார்? ராம் ராய் இதை அறிந்ததும் குரு சாஹிபுக்கு குரு சாஹிபுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டம் மிட தொடங்கினார். அவர் தனது மாமா தீ'ர்மாளுடன் ஆலோசனை செய்து அவருடன் சில மாசாங்களை கட்டி அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார். ஆனால் சீக்கியர்கள் குரு ஹரி ராய் சாஹிபின் முடிவை அறிந்து இருந்தனர். அதனால் தான் ராம் ராயை யாரும் தங்கள் குருவாக கருதவில்லை. இங்கிருந்து நேராக அவுரங்கசீப்பிடம் சென்று நான் மூத்த மகன் குரியாவின் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார். ராம் ராய் அவுரங்கசீப்பின் அரசவையில் வாழ்ந்த போது பல திட்டங்களை வகுத்தார். ஆனால் அவர் தனது நோக்கத்தில் வெற்றி பெற வில்லையா? ராம் ராய் அவுரங்கசீப்பின் அரசவையில் தங்கி இருந்த போது பல திட்டங்களை வகுத்தார். ஆனால் அவரால் அவரது நோக்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை. முதலில் அவுரங்கசீப்பின்விசயத்தில் தலை இடாமல் பிறகு ராம் ராயை குருவாகி அரசு கொள்கைகளை பின்பற்றினால் அரசு அலச்சியமாக்கிவிடும் என்ற திட்டமிட்டார். அவுரங்கசீப் குரு ஹரி கிருஷ்ணா சாஹிபிற்கு டெல்லிக்கு வருமாறு அழைத்தார். ஆனால் குரு ஹரி ராய் சாஹிபிற்கு ஜோதியை ஏற்றுவதற்கு முன் ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணாஜியிடம் மலைசே கஹோ தர்ஷன் தேஹா என்று சொல்லி அவுரங்கசீப்பின் நெற்றியில் தடைவிதித்தார். குரு ஹரி கிருஷ்ணா தனது தந்தையின் கட்டளைக்கு கீழ் படிந்து சீக்கியர்களின் கௌரவத்தையும் அழகையும் உயர்த்துவதற்காக டெல்லி தர்பாருக்கு செல்ல மறுத்து, சுற்றி உள்ள பகுதிகலில் சீக்கிய மதத்தை தொடர்ந்து சத்தமிட்டார். ஒரு முறை அவர் பல்லக்கில் ஏறி எங்கோ சென்று கொண்டு இருந்தபோது பிராமனர்களால் கற்பிக்கப்படும் ஒரு தொழு நோயாளி வந்து குருஜியின் பல்லாக்கில் படுத்து கொண்டு தன் நோய் குணமாக வேண்டி கெஞ்ச ஆரமித்தாக கூறப்படுகிறது. ராஜா ஜெய் சிங்கிற்கு அவுரங்கசீப் என்ன கட்டளை இட்டார்? அவுரங்கசீப் ராஜா ஜெய் சிங்க்யை எப்படியாவது குரு ஹரி கிருஷ்ணா சாஹிபை டெல்லிக்கு வர தூண்டும் படி கட்டளை இட்டார். அவுரங்கசீப் ராஜா ஜெய் சிங்யிடம் குரு சாஹிபை தனது வீட்டிற்கு அழைக்கும் படி கேட்டார். ராஜா ஜெய் சிங்க் தனது திவான் பரசுராமை காட்புருக்கு சென்று சப் குருஜியிடம் என் சார்பாக டெல்லிக்கு வருமாறும், அவரை ஒரு பள்ளக்கில் அழைத்து செல்லும் படியும் கேட்டு கொண்டார். அவுரங்கசீப்பின் அழைப்பின் பெயரில்,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 சத்குரு வெளியேறிய நேரத்தில் சீக்கிய பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. குருசாஹிப் அனைவருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் கொடுத்தார். ஆனால் இன்னும் நூற்றுகனக்கான சீக்கியர்கள் உடன் சென்றனர். அம்பாலா மாவட்டத்தில் உள்ள பல்சொக்ரா அடைந்ததும் சில முக்கிய சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரையும் குருஜி திருப்பினார். பன்சொப்ரவில் ஒரு பண்டித் லால் சந் இருந்தார். அவர் மிகவும் எரிச்சலடைந்து ஆட்சியை சந்தித்து நீங்கள் உங்கள் குரு ஹரி கிருஷ்ணா என்று அழைக்குரீர்களா? இந்த வழயில் நீங்கள் ஸ்ரீ குரு கிருஷ்ணரை விட பெரியவரா? ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை எழுதினார்.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 ஆணவ பண்டிதரிடம் இதை கேட்டு சர்வ வல்லமை படைத்த குருஜி என்ன சொன்னார்? ஆனவ பண்டிதரிடம் இதை கேட்டதும் ஞானமிக்கவரும், எல்லா கலைகளிலும் வல்லவருமான குருஜி அவரிடம் நான் கடவுளின் ஊழியர்கள் என்றார். நாங்கள் எப்படி வளர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மீண்டும் எங்களுடன் சாஷ்த்ரா செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் உங்கள் சொந்த விருப்படி தேர்ந்து எடுக்கும் எந்த சீக்கியருடன் சண்டையிடுவது பற்றி சிந்தியுங்கள் கோ கிராமத்தில்லிருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள். அவர் உங்களுக்கு பதில் அளித்து உங்களை குறிவைப்பார். ராஜா ஜெய் சிங்க் சங்கத்துடன் டெல்லிக்கு வந்த போது தனது பங்களாவில் என்ன செய்தார்?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 குழந்தை குரு ஹரி கிருஷ்ணா சாஹிப் யாரை சந்திக்க மறுத்தார்? குழந்தை குரு ஹரி கிருஷ்ணா சாஹிப் மற்ற அனைவரையும் கடந்து ராஜா ஜெய் சிங்க்யின் ராணியின் மடியில் அமர்ந்தார். ராணிக்கு அடிமை ஆனார். டெல்லிக்கு சென்று இருந்த சத்குரு பேரரசர்அவுரங்கசீப்பை சந்திக்க மறுத்துவிட்டார். ராஜா ஜெய் சிங்க்யின் பங்களாவிற்கு டெல்லி சங்கத்தினர் தினமும் வர தொடங்கினர். சத் சங்கம் நடந்தது. பக்தர்கள் குருவை தரிசிப்பார்கள். அவுரங்கசீப் தனது சாகித் ராவை உபாசமியை அனுப்பினார் ஆன்மிக போதனைகளை வழங்கி குருஜியால் போற்றப்பட்டார். ராம் ராயின் கூற்று குறித்து குருஜி புட்காது மற்றும் என்பது பரம்பரை சொத்து அல்ல. பரம்பரை சொத்து அல்ல என்று ராஜாவுக்கு அனுப்பினார். ராம் ராய் குட்பானின் வசனத்தை மாற்றினார். தந்தை குருஜி அவராய் அவரை கை விட்டார். அவுரங்கசீப் ராம் ராயிடம் வந்து குட்வார, தம்பால், சமத்ரே ஆகிய ஏழு கிராமங்களை கொடுத்தார். ராம் தாஸ் ருத்ரா சாக்கியர்களிடம் பிரிவில் அமர்ந்தார். சத் குரு ஜி அடுத்த குரு பாபா பகலை நெருங்கி வருகிறார் என்று முழு சபைக்கும் கட்டளையிட்டார். அதாவது நமக்கு பிறகு கிரியாவிற்கு பொறுப்பு ஏற்கும் செறிய மனித பாகலை கிராமத்தில் இருக்கிறார். ஆட்சி குறியாக இரண்டரை வருடங்கள் தான் செய்தார். hello சொல்லுங்க mam ஆஹ் trichy mobiles ல இருந்து பேசுறோம் என்ன need வேனும் உங்களுக்கு okay ங்க okay ங்க எப்போ வாங்க போறீங்க okay mam எப்போ வாங்க போறீங்க? எங்க online லயா இல்ல நேர்ல வந்து வாங்க போறிங்களா? okay ங்க okay mam okay mam எங்க website ல தான?

new models தா இப்போ current ல இருக்கிறதா? okay mam okay mamline லயே இருங்க

இப்போதைக்கு oppoAfive four ஒரு model இருக்கு mam Afive four oppoAfive five ரெண்டு model இருக்கு இப்போதைக்கு புதுசா ரெண்டுக்கும் rate vary ஆகும் ஆஹ் Afive four வந்து eleven thousand four ninety ம்ம் Afive five வந்து seventeen thousand four ninety ரெண்டுக்கும் வந்து இல்ல mam ரெண்டுக்கும் வந்து battery உம் processor உம் தான் difference ஆகும். Afive five சொன்னேன் ல seventeen thousand four ninety அது Afive four விட கொஞ்சம் advanced ஆஹ் இருக்கும் mam ரெண்டு phone மே சொல்லட்டா? இல்ல Afive five ல சொல்லட்டா?

அஹ் Afive five ல வந்து six point nine inch mam

RAM வந்து 4G ல வந்து thirteen thousand nine ninety mamsixGB ல வந்து seventeen thousand four ninety mamstorage வந்து one twenty eightGBmam ஆமா mam ஹா அப்டியே இருங்க mam

அஹ் camera வந்து fifty mega pixel mamtotal ஆஹ் back ல வந்து மூனு camera. ஒரு camerafifty mega pixel ஆஹ் இன்னொரு cameratwo இன்னொரு cameratwo mam

ஆமா mamsixty six watts charger தா fast charger ஆஹ் ten minutes ல ஏறிடும் zero ல இருந்து போட்டிங்கன hello mam ஆஹ் இது வந்து androideleven குடுக்கிறாங்க mam

fourGBRAM வந்து thirteen thousand ஆஹ் ஒரே நிமிஷம் இருங்க fourGBRAM வந்து thirteen thousand nine eightymamsixGBRAM எடுத்தீங்கனா seventeen thousand four ninety

ஆஹ் இருக்கு mam அது எங்க கிட்ட stock ல இருக்கு ஹான் இதோட rate வந்து eighteen thousand nine ninty-nine

colour ல வந்து colour பாக்கறீங்க லா? சொல்லட்டா? colour ல வந்து blue colour இருக்கு black colour இருக்கு white colour மூணு colour ல இருக்கு mam

ஹா இதோட camera வந்து

storage இதுக்கும் one twenty eight தா mam battery வந்து five thousand twentymah

games லா விளையாட மாட்டீங்க னா உங்களுக்கு oppo better gaming உம் விளையாடுவீங்க னா redmi better உங்களுக்கு அது இப்போ எல்லா phone உம் உள்ள இருக்க எல்லார் phone உம் heat ஆக தா செயுது ஆமா mam எல்லா phone உம் heat ஆக தா செய்யும் இப்ப வெயில் ல வெச்சு விளையான்டா ச்சி வெயில் ல வெச்சிருந்தா இல்ல எதாச்சும் ஒரு அழுத்தமான room ல வெச்சு இருந்தா எல்லா phone உம் heat ஆக தா செய்யும். அது சும்மா rumour ர கெளப்புவாங்க redmi னு redmi ல மட்டும் தா heat ஆகுதுனு நீங்க gaming விளையாடறவங்க இல்ல அதனால உங்களுக்கு oppo தா better ரு oppo நல்ல phone ஆஹ் இருக்கும் ஆமா mam ஆமா mam

அது உங்க choice mam நேர்ல வந்தும் வங்கிக்கலாம் இல்ல online லயும் website இருக்கு அதுலயும் வாங்கிக்கலாம். நீங்க ready cash எங்க showroom இங்க american hospital தெரியுமா? ஆஹ் அங்க அங்கேயே HtwoBhotel இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு ஆஹ்ன் share பண்றேன் mam எதுல share பண்ணட்டும்? okay mam share பன்றேன் ஆஹ் இப்ப call cut பண்ண பிறகு உங்களுக்கு நா share பண்ணிறேன் ஆஹ் எடுத்துக்கலாம் mam அதுல மூணு months அஹ் இருக்கும் twelve months ஒன்னு six months ஒன்னு three months இருக்கும் Afive four தான எடுக்க போறீங்க Afive five தான எடுக்க போறீங்க oppo ல அதுல ரெண்டு rate variant ஆகுது னு சொன்னேன் fourGBsixGB ஹான் 4G ல thirteen thousand nine ninety சொன்னேன் 6GB ல seventeen thousand four ninety சொன்னேன். okay mamsixGB ன நீங்க வந்து EMI கட்ரிங்களா?

okay mam அப்போ பிரச்சணை இல்ல அப்போ நீங்க two thousand கட்டி வேணா எடுத்துக்கலாம் bajaj card இல்ல னா five thousand கட்டி எடுக்கிறமாரி இருக்கும் down payment இப்போ உங்கள்ட bajaj card இருக்கு ல மா அப்போ two thousand மட்டும் கட்டி எடுத்துக்கலாம் நீங்க என்ன plan ல எடுக்கறீங்க twelve months six months three months மூணு ல

monthly two three five zero கட்றமாறி இருக்கும் mam two thousand three fifty

okay mam place share பண்ணிறேன் thank you mam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 எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வேலை அமையறதில்ல ஏதோ நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் government job பார்க்கனுன்னு ஆசை ஆனா government job குனு try பண்ணா நிறைய படிச்சுட்டே இருக்கணும் இரண்டாவுதா amount வேணும் amount எல்லாம் இருந்தாதான் government job குள்ள போக முடியும் இதுவே எங்க வீட்டு பக்கம் ஒருத்தர் அக்கா இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து exam எழுதி MBA முடிச்சாங்க அப்புறம் வந்துட்டு settle exam எழுதினாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து college ல வந்து lecture ஆவும் ஹம் government ஆவும் வேலை பாக்குறாங்க அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன் அவங்க இருந்துட்டு நான் படிச்சதை மட்டும் பார்க்கணும் amount pay பண்ணிருக்கேன்டா அதான் உள்ள போனேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குன்னு நம்ம வந்து நம்ம என்னதான் வேலை தேடி போனாலும் government job குள்ள போனாலும் முத வேலையும் வேணும் அதுக்கடுத்து பணமும் வேணும் இந்த காலத்துல அதுக்கு அடுத்து வந்து அஹ் private bank private ஆஹ் private job private job வந்து அதிகமா வந்து தேடுவேன் இப்ப பார்த்தா நான் recent ஆ வந்து டிசிஎஸ் வந்து TCScompany ல வந்து போட்டிருந்தே இப்பதா அவங்க interview attend பண்ண மதுரைக்கு போறே பாத்தா என் நெறைய பேரு எனக்கு முன்னாடி நாலு வருஷம் அப்பறம் college படிச்சி வந்த பிள்ளைங்க நானும் interview attend பண்றோமா அதனாலதான் late ஆயிருச்சு மணி அஞ்சு ஆச்சு அப்ப interview attend பண்ணி போனா உம் மணி interview attend பண்ணிட்டு போனா அவங்க அவங்க வந்துட்டு மூணு round clear பண்ண சொன்னாங்க இது அப்புறம் எல்லாமே வந்து fece to face தா மொத்தமா வந்து three பத்து பேர் ஆறு பேர்கிட்ட வந்து பேசணும் அவங்க கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம் only ஒருத்தவங்க phone ல english ல பேசுவாங்க இன்னொருத்தவங்க வந்து தமிழ் பேசு ஒவ்வொரு ஆளா பொறுத்து so அது வந்து கஷ்டம்தான் next நான் வந்து பார்த்தா உம் இதுல அஹ்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 next வந்துபார்த்தா ஹம் நான் வந்து private bank ல வந்து போட்டிருந்தேன் private bank ல வந்து போட்டு இருந்தப்ப எங்க sir எல்லாம் சொன்னாரு அது இந்த மாதிரி company க்கு போறத விட ஏன்னா அங்கெல்லாம் போனா first ten thousand தான் கொடுப்பாங்க so வந்து உனக்கு அது வந்து கம்மியாத்தான் இருக்கும் உனக்கு ஒரு government job கிடைக்கலைனாலும் private அஹ் bank வந்து கிடை~ அதுல வந்து இப்பலாம் வந்து recent அ கூட இங்க வந்து HOD sir வந்து சொன்னாரு so அவரு சொன்னாரு எதுனாலும் கேட்பேன் அவரு வந்துட்டு call பண்ணி வந்து சொன்னாரு அவரு என்ன சொன்னாருன்னா இந்தமாதிரி canara bank அதுக்கடுத்து HDFC Bank உ canara bank இல்ல HDFCbank ICICIbank next வந்து நெறையா இந்த மாதிரி bank ல வந்து resume குடுத்துப்பாரு நான் உனக்காணவேண்டி வேரேதுனும் try பண்ணிபாக்குறேன் அப்பிடின்னு சொன்னாரு அதான் நான் வந்து சொல்லிருந்தாரு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 அப்புறம் சரி wait பண்ணுவோம் அப்படின்னு wait பண்ணிட்டு இருக்கேன் அதுல கிடைச்சுச்சுன்னா இன்னும் நல்ல life க்கு போகலாம் next வந்து ஒரு இப்ப recent அ வந்து post office ல வந்து போட்டிருந்தாங்க government four ninety foursixty க்கு மேல எடுத்தென்னா direct application பண்ணி போட்டு போயிரலாம் நான் four hundred தான் எடுத்திருந்தேன் sorry என்னால எல்லாம் போக முடியாது ஆனா வந்து என்ன சொல்றது ஹம் ஆனா apply பண்ணி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 ஒரு சில private school லயும் வந்து next முடிச்சாலும் சின்ன பிள்ளைங்கள~ அங்கேயும் போனா நம்மளுக்கு ten thousand தான் கொடுப்பாங்க so இருந்தாலும் அது நம்மளுக்கு படும்ல அதனால அதுவும் நல்லா மாறி job தான் அதுவும் try பண்ணிட்டுதான் இருக்கேன்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 ஒரு typing ஒரு data entry இந்தமாறி வேலை telecalling இந்தமாறி வேலைலாம் நம்ம வீட்டிலிருந்து plan பண்ணிக்கிலாம் எதோ target உம் target குடுத்துருந்தாலும் அவங்க வந்துட்டு வெறும் ஒரே ஒரு five thousand ஒரு seven thousand இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்துட்டு வீட்டலியே வந்து இந்தமாறி ஏதோ வேலை பார்ப்பாங்க என்ன வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது laptop லதான் வேலை பார்ப்பாங்க அவங்க ஒரு நாளைக்கு earn பண்றது வந்து thou~ thousand thousand five hundred ஆஹ் மொத்தமா earn பண்ணுவாங்க அவங்க mostly அவங்க கொஞ்சம் இல்லைடா உன்னால போயிட்டு வந்து பார்க்க முடியாது மொத்தமா வீட்டிலே இருந்து பார்க்குறதுனால நான் பார்க்கிறேன் அப்பிடின்னு அவங்க சொன்னாங்க ஓ அப்படியாக்கா சரிக்கா அப்பிடிண்டு நானும் விட்டேன் இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஒரு எப்பையாவது அவங்க company க்கு போவாங்க எப்பயாவதான் போவாங்க rare தான் அவங்க போறது மத்த நேரம் வீட்ல இருந்து தான் அவங்க வேலை பார்ப்பாங்க work form home ஆவே எடுத்து இப்ப கூட recent அ LIC ல insurance competition அங்க வந்துட்டு requirement போட்டாங்க requirement போடும்போதுல பார்த்தா அஹ் எ~ எத்தன பேர் salary மட்டும் எண்பத்தி ரெண்டு கிட்ட பார்த்தேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா extra மொத்தமா அதுல vacancy வந்து three thousand அந்த இந்த மாதிரி இருக்கற மாதிரி போட்டாங்க நா~ அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து ஒரு direct அ வர முடியாதும்மா exam எழுதி ஒண்ணு வரணும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு agent அ இருந்து வரலாம் அப்படின்னான் என்ன agent அ இருந்து வரணும்ன்னா எப்படி சேர முடியும்

அது உங்களுக்கு இருக்கும் அப்பிடின்னு அப்படி பார்த்துக்கிட்டே உங்களுக்கு உள்ள வந்து assistant manager ஆவும் junior staff ஆவும் எதுலனாலும் உங்கள உள்ள வந்து போட்டாங்கன்னா minimum நீங்க அதுல வந்து four thou~ twenty thousand இந்தமாறி வாங்கலாமா first அதுக்கடுத்து போகப் போக ஒவ்வொரு ஊர்லயும் வேலை வந்து கூடிரும் so first வேலையும் கூடிரும் உங்களுக்கு experience ஆயிரும் amount வந்து நெறைய கொடுப்பாங்க இத வந்து சா~ இப்ப எங்க வீட்டு பக்கம் ஒரு அண்ணன் ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு வந்து சொன்னாங்க ஹம் நானேதான் கூட try பண்ணி பார்த்தேன் கேட்டுபாக்கும் போது சொன்னாங்க ஆமாடா இதுல வந்து போட்டேன்னா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 engineering முடிச்சுட்டு அப்படியே நேரா post office government வேலையா போயிட்டான் ஏன் இப்படின்னு கேட்டா அவன் வந்து twelfth ல வந்து four hundred க்கு மேல எடுத்திருந்தான் அவன் ஏதோ exam எழுதனேன்னு சொன்னான் exam எழுதிட்டு டக்குன்னு நான் உள்ள போயிட்டேன் so அதனால வந்து சீக்கிரமா அதுல வந்து வேலை கிடைச்சரனும் வேலை கிடைச்சரனும் வேலை கிடைச்சரனும்ப்பா அடுத்து வந்து சம்பளம் வந்துட்டு நல்லா குடுப்பாங்க work pressure இருக்காது customer க்கு வந்து நம்ம வந்து account amount வந்து கொடுக்க சொல்லுவாங்க இல்ல amount வந்து எடுத்து கொடுக்கணும் entry போட சொல்லுவாங்க நான் வந்து form fill பண்ணனும் challan fill பண்ணனும் இந்த மாதிரிதான் வரும் maximum இந்த மாதிரிதான் வரும் overall அ அங்க ஒண்ணும் இருக்காது அவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி இருக்கு நீ போடு நான் உன்னை நான் உன்னை பார்த்துக்கிறேன் சொல்லிக் கொடுக்கிறேன்

ஆனா நிறைய வந்து வேலை தேடிட்டே இருக்கணும் என்ன பொறுத்தவரைக்கு கேட்ட நம்ம வந்து நம்மளுடைய வந்து experience நிறைய வச்சுக்கணும் நிறைய கத்துக்கிட்டு வச்சுக்கணும் நிறையா இப்ப computer skill உ அப்புறம் வந்துட்டு typing உ அப்புறம் வந்து நிறைய general knowledge இந்த மாதிரி வந்து தெரிச்சு வெச்சுக்கிட்டோம்னா ஏன்னா இங்கிலிஷ் இங்கிலிஷ் fluency பேசிட்டோம்ன்னா சீக்கரமா அவங்களுக்கு வந்து வேலை குடுத்துருவாங்க நம்ம எதுலயும் வந்து எந்த company யில் போனாலும் பயப்படத் தேவையில்ல சீக்கிரமா வந்து நான் போயி TCS ல வந்து அதான் கத்துக்கிட்டேன் so அவங்க வந்து எல்லாம் இங்கிலிஷ்ல பேசினாங்க group group ஒரு group discussion ன்னு ஒண்ணு இருந்துச்சு அதுல வந்து பேசும்போது பார்த்தால் என்னால கொஞ்சம் தான் english பேச முடிஞ்சுச்சு அடுத்து பார்த்தால் ஒரு சில பேர் north side ல இருந்து வந்தவங்க south side ல இருந்து வந்தவங்க வடக்கன்ஸ் எல்லாம் வந்து full அ அவங்க fluent english பேசுறாங்க நம்ம அந்த மாதிரி வந்து பேசனும் வரவே இல்லை ஏன்னு கேட்ட அவங்க வந்து எங்களுக்கு இங்கிலிஷ் தான் நாங்க பேசணும் நீங்க வந்து தமிழ் பேசுறீங்க எங்களுக்கு வந்து இங்கிலிஷ் இங்கிலிஷ் பேசினாதான் எங்களை எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க எப்பிடி தமிழ்ல எல்லா இதுலயும் பேசுறீங்க ஆமா இங்கிலிஷ்லதான் பேசினாதான் உங்களுக்கும் புரியும் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாமே பேசி பேசி அதை வந்து கத்துக்கிட்டோம் ஆனா ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து கே~ கேக்குறத விட ஒரு வார்த்தை பேசுறதை விட அந்த வார்த்தையை வந்து அதிகமா கேட்டுகிட்டே இருக்கணும் இதையே வந்து news channel இங்கிலிஷ் channel இந்த மாறி எல்லாம் பாரு அப்பதான் வந்து over அ தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இங்கிலிஷ் வந்து மத்தவங்க மாதிரி நல்லா பேசுவோம் போட்டா நிறையா வந்து private company ல வந்து நம்மள ஆள் எடுப்பாங்க சீக்கிரம் வந்து ஒரு வேலை கிடைக்கும் இல்லை வந்து நான் அப்புறம் வந்து microsoft company வந்து நிறைய வந்து microsoft இல்ல விப்ரோ விப்ரோ வந்துட்டு நிறையா நான் வந்து ஆட்களை வந்து எடுத்திருந்தாங்க அவங்க fresh அ இருக்கறவங்கள நாலு வருஷம் பத்து வருஷம் வேலைல உள்ளவங்கள அப்படியே டக்குன்னு தூக்கிட்டாங்க so private company ன்னலே அதான் டக்குன்னு வந்து நம்ம எப்பனாலும் தூக்கிடுவான் ஒரு government எப்படித்தான் நம்ம வந்து நம்ம வந்து இப்போ age முடியுதோ அது வரைக்கும் நம்ம ஒண்ணும்பேச~ government வேலை பார்க்கலாம் so அதனாலே வந்து private ஏ வந்து வேணும் private ஒரு part time அ வச்சுக்கணும் government தான் வேலை முக்கியம் வீட்டுலயும் வந்து நிறைய படிக்கணும் நிறைய வந்து TNPSC க்கு exam எழுதணும் அதனால government exam எழுதணும் prepare பண்ணணும் அப்பதான் ஒண்ணு exam வச்சு எழுதணும் இந்தமாறி எழுதினாத்தான் இந்த வேலைக்கு போக முடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சு வைக்கிறது நல்லது அஹ் next வந்து நான் வந்து ஊர்ல வந்து TNPSC வந்து class போயிருந்தேன் அப்பதான் எல்லாமே வந்து full அ எல்லா general knowledge question தான் general knowledge ன்னு எடுத்துட்டா எல்லாமே நமக்கு தெரியாத ஒரு school ல படிச்சதை விட நிறைய mathematics சொல்லி கொடுக்கறதவிட நெறையா வந்து பேசணும் எத்தன sum போடணும் ஒரு short cut method ஓட அது வந்து இங்க நான் வந்து நான் வந்து அங்க போய் என்ன கத்துக்கிட்டேன் அப்பறம் உள்ள வெளில வந்து கொஞ்ச நாள் போனே கத்துக்கிட்டேன் அப்பறம் வந்துட்டு ஹம் அப்புறம் வந்து ச~ நெறைய வந்து news paper பாக்குறாங்க news news கேக்குறாங்க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 அது தெரிஞ்சிருச்சினாலே நாம வந்து easy அ வந்து TNPSC exam எழுதிறலாம் ஆனா வந்து நெறைய வந்து books படிக்கணும் அப்புறம் வந்துட்டு

இந்தமாறி நான் வந்து TNPSC exam படிச்சுட்டு தான் சீக்கரமா அதுலவந்து வேலைக்கு போயிடலாம் அதுக்கப்பறம் post office ல கூட வேலைக்கு எடுத்துருவாங்க எப்படினாலும் ஒரு post courier கொடுத்தாலும் கூட அதுல வந்து வேலை குடுத்துருவாங்க அதனால வந்து private பொறுத்தவரைக்கும் கிடையாது government வந்து வந்து ஓரளவுக்கு நல்லதுதான் பணம் தேவைதான் அதுக்கு private போயி அதை earn பண்ணி வச்சுட்டு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 ஓரளவுக்கு நம்மளுடைய money வந்து தேவைப்படும் amount பணம் அதனால வந்து பணம்தான் முதல் முக்கியம் so அதை வந்து earn பண்ணி வெச்சுட்டு நம்மளுடைய முதல் படிப்பு இருந்தாலே போதும் எந்த வேலைலனாலும் நம்மளால நுழைய முடியும்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 job பத்தி கேட்டா நிறைய job உ இருக்கும் ஆனா நமக்கு பிடிச்ச job உ நல்ல ஒரு salary குடுக்கற job உ அந்த வேலைல நம்ம மொத சேர்ந்து earn பண்ணி earn பண்ணணும்

பிடி கிடைத்தது அவனுக்கு நீ சொல்லுவது ரொம்ப சரியானால் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறதே அவள் குறுக்கிட்டு என்ன வித்தியாசம் என்று கேட்டாள் தங்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக அவர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் நீ அவ்வாறு கற்பழிக்கப்படவில்லை என்றான் அவன் அகல்யாவின் மென்மையான உள்ளத்தில் இது சுருக்கென்று தைத்தது இந்த சுடு சொற்களால் ஏற்பட்ட வேதனையை தாங்க முடியாமல் அவள் கலகலவென்று கண்ணீர் உதிர்த்தாள் உன்னுடைய கடைசி ஆயுதத்தை பிரயோகிக்க ஆரம்பித்து விட்டாய் போல இருக்கிறதே நான் உங்களை கடைசியாக கேட்கிறேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா

என்ன சொல்ல வேண்டும் என்கிறாய் என்று அவன் அவளையே திருப்பி கேட்டான் உங்களுடைய வாயை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி விடுங்கள் போதும் என்று அந்த அபலை கெஞ்சினாள் சொல்லாவிட்டால் என்ற ஒரு கேள்வியை போட்டுவிட்டு அவன் அவளுடைய முகத்தை பார்த்தான் நான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்ன முடிவுக்கு வருவாய் என்னைப் போல வழி தவறியவர்களுக்கு வேறு எதில் முடிவு இருக்கிறதா சாவில்தான் கனகலிங்கம் யோசனையில் ஆழ்ந்தான் அகல்யா முந்தானையின் முனையை பிடித்து முறுக்கிக்கொண்டே அவனை உற்றுப் பார்த்தாள் ஒரு வினாடி இரண்டு வினாடி மூன்று வினாடி நான்கு வினாடி

யோசியுங்கள் நன்றாக யோசியுங்கள் காதலிப்பதற்கு கூட யோசிக்கும் ஒரு புண்ணிய ஆத்மாவை நான் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை எனக்கு தெரிந்த வரையிலும் உலகத்திலேயே நீங்கள்தான் முதல் முதலாக காதலிப்பதற்கு யோசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே யோசியுங்கள் நன்றாக யோசியுங்கள் யோசித்து கூடிய சீக்கிரத்தில் தயவு செய்து உங்களுடைய முடிவை எனக்கு தெரிவித்து விடுங்கள் என்று அகல்யா

அகல்யா குறுக்கிட்டு என்ன என்று கேட்டாள் சொல்லட்டுமா தாராளமாகச் சொல்லுங்கள் நான் உன்னை காதலிக்காமல் கொல்வதை விட காதலித்தே கொன்று விடலாம் என்று நினைக்கிறேன் அவள் சிரித்தாள் அவனும் சிரித்தான்

அன்று இரவு இருவருக்கும் சாப்பாடு மட்டுமல்ல தூக்கமும் நான் மீன் குஞ்சும் இல்லை நீங்கள் எனக்காக ஒற்றை காலில் நின்று தவம் செய்யும் கொக்கும் இல்லை சொன்னவர் அகல்யா மூன்றாம் நாள் காலை விழா முடியாவிட்டால் மக்களே அதை முடித்துவிடுவார்கள் போல இருந்தது அவர்களுக்கு கொடுத்த விழாக்காரர்கள் விரும்பவில்லை தாங்களாகவே முடித்து விட்டார்கள் ஆனால் ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்று இருக்க வேண்டாம் என்ற அவர்கள் பலனை எதிர்பாராமல் ஆயிரத்தொரு தீர்மானங்களை அமோகமாக நிறைவேற்றி வைத்துவிட்டு தங்கள் தங்கள் ஊருக்கு கிளம்பினார்கள் கனகலிங்கமும் கடையை கட்டிக்கொண்டு hotel லுக்கு வந்ததுமே வராததுமாக புஸ்தகங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டாக கட்டி பழையபடியாக சென்னைக்கு அனுப்பி வைத்து விட்டு திரும்பினான் மத்தியானம் சாப்பிட்டு முடித்ததும் இன்று இரவுதானே ஊருக்கு கிளம்ப போகிறீர்கள் என்று அகல்யா கனகலிங்கத்தை நோக்கி கேட்டாள் ஆமாம் இனிமேல் என்ன வேலை இருக்கிறது ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் நீ தயாராகி விட்டாயா நேற்று இரவே நான் தயாராகி விட்டேன் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன போதும் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் நான் மீன் குஞ்சும் இல்லை நீங்கள் எனக்காக ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்யும் கொக்கும் இல்லை இதோ மூடிக்கொண்டேன் என்று கனகலிங்கம் தன் வாயை இரு கைகளாலும் பொத்திக்கொண்டே அவனுடைய கைகளை விலக்கி விட்டு நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேனே என்றாள் அவள் என்ன கனவு மாலை நேரம் மாலை தன் பயங்கரமான வாயை பிளந்து சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டு இருக்கிறது நான் அந்தக் காட்சியை அனுபவித்த வண்ணம் ஒரு தாமரை குளத்தங்கரையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்திரனை நினைத்துக் கொண்டா இல்லை உங்களை நினைத்துக் கொண்டு அதாவது சூரியன் மீது தான் கொண்ட நிறைவேறாத காதலை எண்ணி தாமரை மலர் நின்று உருகி நிற்பது போல நீயும் நின்று கொண்டு இருந்தாயாக்கும் இதைக் கேட்டதும் அவளுக்கு என்னவோ போல இருந்தது ஆத்திரத்துடன் நின்று கொண்டு இருக்கவில்லை உட்கார்ந்து கொண்டு இருந்தேன்

எனக்கு எதிரே ஒரு தாமரை மலர் இருக்கிறது அதற்கு சற்று தூரத்தில் ஒரு வண்டு உல்லாசமாக பாடிக்கொண்டு வருகிறது தாமரை மலரை நோக்கித்தானே என்று அவன் குறுக்கிட்டு கேட்டான் இல்லை கரையோரத்தில் பூத்துக் குலுங்க இரவை நோக்கி காத்திருக்கும் பவள மல்லிகையை நோக்கி ஓகோ பாவம் தாமரை மலர் அந்த வண்டை எதிர்பார்த்து ஏமாந்து விட்டதாக்கும் ஆமாம் ஆயினும் ஆசை விடவில்லை ஏய் வண்டே அமைதியான இரவின் இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா ஏன் வீணாக அலைந்து கொண்டிருக்கிறாய் வா சீக்கிரமாக வா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் என்னுடைய அமுதூறும் வாயை நான் மூடிக்கொண்டு விடுவேன் அதற்குள்ளாக நீ வந்து அமுதுண்டு பசியாறி என் மகரந்த கொடி மஞ்சத்தின் மீது அலுப்பு தீர படுத்துக்கொண்டு விட விடிந்ததும் நான் வாயை திறப்பேன் நீ விரும்பும் இடத்துக்கு போய்விடலாம் என்று அந்த வண்டை அது வா வா என்று வருந்தி அழைக்கிறது என்ன அழைத்து என்ன பயன் வண்டு வரவில்லையாக்கும் உம் உம்